நிறைய விதவிதமா இருந்தா மட்டும்தான் எனக்கெல்லாம் அதை சாப்பிடவே பிடிக்கும் அது மாதிரி தானே எல்லாமே அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விதவிதமா வாங்கி கொடுக்கணும் ஆனா இனிமேவாது பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல healthy யான சாப்பாடை வாங்கி கொடுப்போம் நிறைய இடத்துல போய் பாத்தீங்கன்னா நிறைய healthy யான வந்து food லாம் இருக்கு